ஜாவா ல் மெத்தோட் ஓவர்லோடிங் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இதில் நாம் கற்கப்போவது மெத்தோட் ஓவர்லோடிங் என்றால் என்ன மெத்தோட் ஐ ஓவர்லோட் செய்தல் இங்கு நான் பயன்படுத்துவது உபுண்டு வெர்ஷன் 1110 ஜேடிகே 16 எக்லிப்ஸ் 370 இந்த டியூட்டோரியல் ஐ தொடர எக்லிப்ஸ் பயன்படுத்தி ஜாவா ல் மெத்தோட் ஐ உருவாக்குதல் மற்றும் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோட் செய்தல் குறித்து தெரிந்திருக்க வேண்டும் இல்லையெனில் அதற்கான tutorial ஐ எங்கள் வலைத்தளத்தில் காணவும் மெத்தோட் ஓவர்லோடிங் என்றால் என்ன
classனுள் ஒரே பெயரில் இரண்டு அல்லது மேற்பட்ட methodகளை டிஃபைன் செய்க
அவை parameterகளின் எண்ணிக்கை அல்லது வகையில் வேறுபட்டிருக்க வேண்டும்
இந்த methodகள்overloaded மெத்தோட்ஸ் எனப்படும்
இந்த செயல்முறைmethod ஓவர்லோடிங் எனப்படும்
இப்போது மெத்தோட் ஐ ஓவர்லோட் செய்வதைக் காண்போம்
eclipseல் கிளாஸ் அடிஷன் ஐ வைத்துள்ளேன் classனுள் இரு இன்டிஜர் variableகளை டிக்ளேர் செய்வோம்
எழுதுக இன்ட் ஆ இஸ் எக்வால்ட்டோ 10 பின் இன்ட் ப் இஸ் எக்வால்ட்டோ 5
இந்த இரு integerகளைக் கூட்ட மெத்தோட் ஐ உருவாக்குவோம்
எழுதுக வாய்ட் ஆட் பேரெந்தீசஸ்
கர்லி bracketகளுனுள் எழுதுக சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன்
parenthesesனுள் ab
இந்த மெத்தோட்
இரு இன்டிஜர் variableகளின் கூடுதலைத் தரும்
இரு parameterகளை ஏற்கும் மற்றொரு மெத்தோட் ஐ உருவாக்குக
எழுதுக வாய்ட் அட்ட்வோனம்பர்ஸ்
parenthesesனுள் இன்ட் நும்1 காமா இன்ட் நும்2
கர்லி bracketகளினுள் சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் நும்1 பிளஸ் நும்2
இந்த methodக்கு ஆர்குமென்ட் ஆக அனுப்பிய இரு மதிப்புகளின் கூடுதலை இந்த மெத்தோட் தருகிறது
அந்த classக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஐ உருவாக்கி மெத்தோட்ஸ் ஐ கால் செய்வோம்
எனவே மெயின் methodனுள் எழுதுக அடிஷன் அதாவது அது கிளாஸ் பெயர்
ஒப்ஜ் இஸ் எக்வால்ட்டோ நியூ அடிஷன் பேரெந்தீசஸ் செமிகோலன்
பின் objஆட் பேரெந்தீசஸ் objஅட்ட்வோனம்பர்ஸ் parenthesesனுள் இரு argumentகளை அனுப்புவோம்
தசம புள்ளி மதிப்புகளை அனுப்புகிறோம் எனில்
எழுதுக 25 காமா பின் இன்டிஜர் 3
பிழையைப் பெறுகிறோம்
அது சொல்வது தே மெத்தோட் அட்ட்வோனம்பர்ஸ் இன்ட் காமா இன்ட் ஒஃப் தே கிளாஸ் அடிஷன் இஸ் நோட் அப்ளிகேபிள் போர் தே ஆர்குமென்ட் டபிள் காமா இன்ட்
எனவே என்ன செய்யவேண்டும் என்றால் மெத்தோட் ல் இன்ட் க்கு பதிலாக டபிள் என தருவோம்
இன்ட் ஐ டபிள் ஆக மாற்றுக
பைல் ஐ சேமிக்கவும் பிழை தீர்க்கப்பட்டதைக் காண்கிறோம்
ஜாவா தானாகவே மறைமுகமாக இன்ட் ஐ டபிள் ஆக மாற்றுகிறது எனவும் நமக்கு தெரியும்
எனவே அதைப்போல இன்டிஜர் argumentஐயும் அனுப்பலாம்
புரோகிராம் ஐ சேமித்து இயக்குவோம் வெளியீட்டில் நாம் காண்பது
இரு இன்டிஜர்ஸ் variableகளின் கூடுதல் மற்றும் நாம் அனுப்பிய இரு நியூமெரிக் argumentகளின் கூடுதல்
இப்போது இரு methodகளும் ஒரே செயல்பாட்டை செய்கிறது என பார்க்கிறோம் வேறுபாடு என்னவெனில் இரண்டாம் methodக்கு பாராமீட்டர்ஸ் இருந்தாலும் முதல் methodக்கு பாராமீட்டர் இல்லை இந்த சமயங்களில் ஜாவா நமக்கு மெத்தோட் overloadingஐ தருகிறது
எனவே நாம் செய்யப்போவது இரு methodகளுக்கு ஒரே பெயரைத் தருவது
அட்ட்வோனம்பர்ஸ் ஐ ஆட் ஆக்குக
இங்கேயும் மாற்றுக அதே செயல்பாட்டுக்கு மற்றொரு மெத்தோட் ஐ டிஃபைன் செய்வோம்
எழுதுக வாய்ட் ஆட்
parenthesesனுள் இன்ட் ந்1 காமா இன்ட் ந்2 காமா இன்ட் ந்3
3 parameterகளை கொடுத்துள்ளோம்
கர்லி bracketகளினுள் சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன்
parenthesesனுள் ந்1 பிளஸ் ந்2 பிளஸ் ந்3
எனவே இந்த மெத்தோட்
3 எண்களின் கூடுதலைத் தரும்
இந்த methodஐ கால் செய்வோம்
எழுதுக ஒப்ஜ் டாட் ஆட் 1 காமா 5 காமா 4 சேமித்து இயக்குக வெளியீட்டில் 3 எண்களின் கூடுதலைக் காண்கிறோம்
அதாவது10 எனவே ஜாவா கம்பைலர்
parameterகளைப் பொருத்து சரியான methodஐ ஓவர்லோட் செய்கிறது இது அனுப்பப்பட்ட பாராமீட்டர் ன் எண்ணிக்கை மற்றும் வகையை சோதிக்கிறது எனவே ஒரு programmerஆக மெத்தோட் பெயர் மற்றும் அனுப்பப்பட்ட ஆர்குமென்ட் ன் வகை மற்றும் எண்ணிக்கைப்பற்றியும் கவலைப்பட வேண்டாம் stringsஐ சேர்க்கும் மற்றொரு மெத்தோட் ஐ உருவாக்கலாம்
எனவே மற்றொரு ஓவர்லோட் methodஐ உருவாக்குவோம் எழுதுக வாய்ட் ஆட் ஸ்ட்ரிங் ஸ்1 காமா ஸ்ட்ரிங் ஸ்2
கர்லி bracketகளினுள் சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன்
parenthesesனுள் ஸ்1 பிளஸ் ஸ்2
பின் இந்த methodஐ கால் செய்வோம்
எழுதுக ஒப்ஜ் டாட் ஆட்
parenthesesனுள் இரட்டை மேற்கோள்களில் ஹெல்லோ காமா இரட்டை மேற்கோள்களில் ஸ்பேஸ் வர்ல்ட்
புரோகிராம் ஐ சேமித்து இயக்குவோம்
காணும் வெளியீடு ஹெல்லோ ஸ்பேஸ் வர்ல்ட்
எனவே இரு ஸ்ட்ரிங் argumentகளுடன் உள்ள ஆட் மெத்தோட்
stringஐ சேர்க்கிறது
ஆட் மெத்தோட் ஐ ரிட்டர்ன் typeஉடன் டிக்ளேர் செய்கிறோம் எனில்
எழுதுக இன்ட் ஆட் பேரெந்தீசஸ்
பாராமீட்டர் இல்லாமல்
கர்லி பிராக்கெட்ஸ் பிழையைப் பெறுகிறோம்
இது டுப்ளிகேட் மெத்தோட் ஆட் இன் டைப் அடிஷன் ஏனெனில் பாராமீட்டர்ஸ் இல்லாமல் ஒரு மெத்தோட் ஆட் ஐ ஏற்கனவே டிக்ளேர் செய்துள்ளோம் எனவே மெத்தோட்
ஓவர்லோட் செய்ய பாராமீட்டர்ஸ் வேறுபடவேண்டும்
வேறுபட்ட ரிட்டர்ன் typeகளை வைத்திருப்பது மெத்தோட் ஐ ஓவர்லோட் செய்யாது
இந்த மெத்தோட் ஐ நீக்கி பைல் ஐ சேமிக்கவும்
இவ்வாறுதான் ஜாவா ல் மெத்தோட் ஓவர்லோடிங் செய்யப்படுகிறது இதில் நாம் கற்றது மெத்தோட் ஓவர்லோடிங்
மெத்தோட் ஐ ஓவர்லோட் செய்தல்
மெத்தோட் overloadingன் பயன் சுயபரிசோதனையாக எண்ணை கழிக்கும் ஒரு மெத்தோட் subtractஐ உருவாக்குக
அதை ஓவர்லோட் செய்க
மேலும் அறிய இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும்
இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது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
இணையத்தில் தேர்வு எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது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
மேலும் விவரங்களுக்கு 1 இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது தமிழாக்கம் பிரியா
நன்றி